இங்க கதவு முழுவலும் கண்ணாடியால ஆயிருக்கு.

இது ஒரு பெரிய அழகான லைப்ரேரி .

கேரளாலருந்து வந்துருக்குற செகப்பு கலர் காருக்கு பெட்ரோல் ஊத்திச்சிக்காங்க.

பல மக்கள் இதன் அழக ரசிச்சி போட்டோ புடிச்சிட்ருக்காங்க.

இங்க ஒரு யூனியன் பேங்க் பிரான்ச் இருக்கு.

ப்ளூ கலர் அண்ட் பிங்க் கலர் ஷர்ட் போட்ட ரெண்டு ஆட்கள் பேசிக் கொண்டுருக்காங்க.

ரெட் ஆரஞ்ச் வைட் பூக்கள வெச்சி டெக்ரேசன் பண்ணிருக்காங்க.

இது ஒரு சிறிய மெடிக்கல் ஷாப்பு .

ஒவ்வொரு மருந்தையு தனித்தனி ரேக்ல அடிக்கி வச்சுருக்காங்க.

ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் முன்னாடி நின்னு பேசிட்ருக்காங்க.

ஒரு பிளாக்ல இருந்து இன்னொரு பிளாக்கு போறதுக்கு நெறையா ஸ்டெப்ஸ்ஸு இங்க இருக்கு.

பெரிய மரத்துக்கு பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு.

ப்ளூ கலர் சீட் மேல மீன் எல்லாத்தியு பரப்பி வெச்சிருக்காங்க.

இந்த ஃபிஷ் ஷாப்ல ரெண்டு பெண்ணூ ஒரு ஆணூ நின்னுட்டு இருக்காங்க.

இந்த எடத்த பாக்கும் போது கண்ணுக்கு குளிர்ச்சியா பச்ச பசேல்னு இருக்கு.